வெளியேதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல ஏதாவது சொல்லிக் கொடுப்போம் நம்மளால எல்லா பிள்ளைகளையும் திரட்ட முடியாது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக சொல்லிக் கொடுப்போம் அனுப்பி விடுங்கக்கா சொல்லுங்க எங்கம்மா கேக்குறாங்க இவங்க அனுப்பி விடற இருங்க அந்த விளையாட்டு எல்லாம் எவ்வளவு ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி இருக்கும் இருங்கப்பா அனுப்பிவிடுறேன்.

இதோ வீட்டுக்குள்ளதான் இருக்கு அவன் அவன் பண்ண வேலையாலதான் என்னோட வாய்ஸே அடாவடியா ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் என்னக்கா போனு இல்லைன்னா TV தான போனே சூடாகி அங்கங்க வெடிச்சிரும் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி பயமா கிடக்கு அதுவும் என்னென்ன கேம்மோ கருமம் அவ்ளோ கேம்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அப்ப வந்து கூப்பிடுவேன் யாரு வருவாங்க விளையாட அப்படின்னு சொல்லி கேட்டு வாய் பேசிட்டு இருக்கான் இரு நான் போய் இப்ப கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதனாலதான்

சரி சரி நல்ல எக்ஸர்சைஸ் ஆதான் இருக்கும் இந்த விளையாட்டு இப்போ வேற எதாச்சும் கூட இந்த பால் மாதிரி கூட வந்து இந்த டென்னிஸ் மாதிரி எல்லாம் விளையாடலாம் எங்க விளையாடுதுங்க.

அப்புறம் ஏதோ அந்த புலி விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க அது விளையாடலாம் அந்த கட்டம் போட்டெல்லாம் விளையாடுனாங்க எவ்வளோ இருக்கு விளையாடவே மாட்டேங்குதுங்க இருங்க நான் அனுப்பியாச்சு விடுறேன். அந்த அக்கா பயந்துட்டாங்க போல இருக்குது நீங்க பேசுறதை பார்த்து வேற ஆமா ஆமா பயந்துதான் போயிட்டேன் திடீர்ன்னு சவுண்ட்டா பேசவும் எப்படியும் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்களே எப்பவும் என்ன இப்படி எதுவும் செஞ்சு வச்சுருச்சுங்களா பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சுதான் கேட்டேன். ஆமா நீங்க சொன்ன மாதிரி வெளியே விளையாட விடணும் இவன்கிட்ட தம்பி போய் கேம் விளையாடு தம்பின்னா கேம்ஸ்தான் விளையாடிட்டு இருக்கேங்கிறான் என்ன விளையாடிட்டு இருக்கன்னா போன காமிக்கிறான் போன்ல கேம்ஸ் விளையாடறாராம் அத வந்து ஒரு விளையாட்டுன்னு பேசிட்டிருக்கான்.

இப்ப பாருங்க எந்நேரமும் உள்ள உக்காந்து போன்லதான் கேம் விளையாடுதுக வாயை பொத்திக்கிட்டாது விளையாடுதுங்களா அதும் கிடையாது ஹே அவனை அடிடா அவனை வெட்டுடா அப்படின்னுதான் விளையாடுதுக. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதையெல்லாம் பார்க்கும் போது முத வெளிய போயி அவுட்டோர் கேம்ஸ்ன்னா என்னன்னு சொல்லித் தரணும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நேத்துல இருந்து ஒழுங்கா போன்ன வை TV வையின்னு எதுவும் ஒரு பேச்சே காதுல வாங்கல அப்புறம் அவரு வந்து சொல்லிருக்கு நான் இப்ப என்னதான் பண்றது நான் இப்ப என்னதான் பண்றதுன்னு வேற கேட்டுக்குறாங்க அதான் அந்த டென்ஷன் ஓட வந்து கொஞ்சம் அடாவடியா கூப்பிட்டேன். அப்படி கூப்பிட்டாதான் வர சொல்லியே வருதுங்க அது மட்டும் இல்லை நொண்டி அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க அது எப்படி அடிக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது நம்மமெல்லாம் எப்படி விளையாடுவோம்

எப்ப பாத்தாலும் சொன்ன மாதிரி மைன்ட் தான் டையர்ட் ஆகும்ன்னு நினைக்கிறேன் பிஸிக்கல்லா டையர்ட் ஆக மாட்டைங்குறாங்க. இப்பலாம் எங்கப்பா தட்டாங்கள் விளையாடுதுங்க நொண்டி விளையாடுதுங்க அது போல கோலி கோ இந்த கோல் வச்சு எல்லாம் விளையாடுவாங்க அதெல்லாம் எங்க விளையாடுறது விளையாடவே மாட்டாங்க செல்லு செல்ல கேம்மு TV ல இதான் விளையாடுதுங்க அத விட்டா எங்கயாச்சும் பார்க்கு கிளம்பி போயிடுதுங்க அங்க போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அங்க அப்படி என்னதான் இருக்குதுன்னே தெரியல சின்ன பிள்ளைங்க விளையாடறதுக்கு குட்டி குட்டி குழந்தைங்க விளையாடுது இருக்குது இதுங்க இந்த மாதிரி விளையாடுனாதானே இதெல்லாம் இருக்காது அங்கே போக வேண்டியது அங்கே ஏதாவது ஸ்னாக்ஸ்ங்க அது இதுன்னு இருக்கும் அதுக்காண்டி நான் அங்கே போறேன்னு கிளம்பி போற வேண்டியது இருக்கு. இந்த பசங்களுக்கு இவங்க வழியிலே நம்ம போறதா இருக்குது. எப்படியாச்சும் இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் விளையாட வைக்கிறோம்ப்பா இவங்களுக்கு ஆமா இந்த ஓடி ஆடி விளையாட முடியலைன்னா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இந்த மூக்கிள்ளின்னு ஒண்ணு விளையாடுவோம் அப்புறம் கல்லா மன்னா அப்புறம் இந்த கலர் கலர் வாட் கலர்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும் அந்த மாதிரி விளையாடுவோம். இப்ப அந்த விளையாட்டெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது எந்த விளையாட்டா இருந்தாலும் போன்ல வந்துருது இப்ப இந்த தாயம் சொல்றோம்ல தாயமேமு போன்ல இருக்கு கேரம் போர்டு போன்ல இருக்கு செஸ் இருக்கு

ஆமாக்கா அது என்னமோ உண்மைதான் அந்த பிள்ளைங்க பாவம் அதெல்லாம் விளையாடவே இல்லை இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னு வைங்களேன் நாளையில இருந்து நம்மளே வேண்டாம்ன்னு சொன்னாலும் பாருங்க கண்டிப்பா வாங்கம்மா விளையாட சொல்லிக் கொடுங்க வேற கேம் சொல்லிக் கொடுங்கன்னு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க சரி நம்மளும் சொல்லிக் கொடுத்து வச்சோம்ன்னு வைங்களேன் நம்ம காம்பௌண்ட் குள்ளதானே அஹ் போயி அவங்களா விளையாண்டா கூட நமக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா விளையாடுவாங்க அது மாதிரி ஜோடி புறான்ட்டு ட்டு ஒண்ணு விளையாடுவாங்க அதுல ஒருத்தவங்க கண்டிப்பா ஜோடி இல்லாமதான் இருப்பாங்க அவங்களை போயிட்டு அப்படியே இணைக்கணும் ஜோடி புறான்னு விளையாடுவோம் அது மாரி உருண்டு பிரண்டுட்டு வருவோம் ஞாபகம் இருக்கா ஓடறோம்ன்னு சொல்லிட்டு கீழே தடுமாறி விழுவோம். அத ஆனா அத வந்து வெளியவும் சொல்ல மாட்டோம் அப்படியே உடனே தட்டி விட்டு அந்த கால் நமக்கு பெருசா தெரியவே தெரியாது அப்படியே தட்டிவிட்டு போயிடுவோம். ஏன்னா காயப்பட்டுருச்சுன்னு சொன்னா மறுபடியும் அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுட்டு அதுவும் அந்த விளையாடற இன்ட்ரெஸ்ட்ல கால் விழுந்தது ஞாபகமே இருக்காது. வீட்டுல வந்து ஏதாவது தண்ணி கிண்ணி பட்டு அது எரியும்போதுதான் நமக்கு அந்த மைன்ட்லயே வரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அஹ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒருத்தவங்க தோ ஜெயிச்சுட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு கோபம் வரும் அவங்களை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவோம். அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் சமையல் பண்ணி விளையாடுறது அப்பெல்லாம் எந்த யூடியூப் இருந்துச்சு என்ன இருந்துச்சு நம்மளாட்ட கத்துக்கிட்டோம் சமையல் பண்ணி விளையாடுறது வீடு கட்டி விளையாடுறது அந்த மண்ணெல்லாம் போடுவாங்க அந்த வீடு கட்டும்போது அது அந்த அடியில தோண்ட தோண்ட அப்படியே ஈரமா இருக்கும்ல அதுல அந்த சொறட்டியை வச்சுட்டு அந்த மண் அள்ளி அப்படியே இட்லி சுட்டு விளையாடுறது அப்புறம் குழி தோண்டுது யார் ஆழமா வந்து குழி தோண்டுறாங்க அப்படின்னு அந்த மணல்ல போயி அப்படியே ஆழமா குழி தோண்டுறது ஒருத்தவங்க குழியிலயும் இன்னொருத்தவங்க குழிக்கும் அப்படியே ஷே ஹாண்ட் கொடுத்து விளையாடுறது இந்த விளையாட்டு எல்லாம் நீங்க விளையாண்டு இருக்கீங்களா உண்மையா நீ சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது

ஆழமா நோண்டிட்டு கை கொடுத்து அந்தாண்ட ஒருத்தர் அது நல்லா இருக்கா அது பத்தறதுக்கு அதுல சின்ன வயசுல எங்க வீட்டாண்ட கொட்டி வச்சிருந்தாங்க பாருங்க இது உண்மையிலேயே நடந்தது கொட்டி வச்சுட்டு திட்டுவாங்க மணலை இறக்கிக் கூடாது எ அவங்க வீட்டு பசங்க இறைச்சி இவங்க வீட்டு பசங்க இறைச்சி சொல்லுவாங்க நாங்க ஆனா என்ன சொன்னாலும் கேக்கவும் மாட்டோம் விளையாடிக்கிட்டேதான் இருப்போம் அத ஆழமா நோண்டிட்டு கால உள்ள வச்சு புதைச்சு விட்டுட்டு ஓடிட்டான் ஒரு பையன் நான் எடுக்கவே முடியலைன்னு பாத்துக்கோங்க என்னால திட்றதுக்கு வராங்கக்கா மண்ணுல இருந்து யாரெல்லாம் வந்து இறக்கி வர்றீங்க அப்படி சொல்லிட்டு எடுக்கறேன் எடுக்கறேன் கால் எடுக்கவே முடியல இரண்டு காலையும் வச்சு உள்ள அடுக்கி விட்டுட்டு போயாச்சு அதுல இருந்து எனக்கு அந்த மணல் ஞாபகம் சொல்லும் போது அவங்க அந்த விளையாட்டு போல இப்ப எல்லாம் யாரும் விளையாடறா அந்த மணலே கிடையாது அந்த மாரி மணல இப்ப யாரு வீடு கட்டுறது சொல்லுங்க அதனால இல்ல அந்த மணலே இல்லாம போயிடுச்சு அந்த விளையாட்டு இல்லாம போயிடுச்சு இப்ப தெருக்குள்ள சும்மா வந்து இந்த விளையாடுனாலே மண்ணுல விளையாடு நான் கூட்டிட்டு வந்துடுறாங்க குழந்தைங்களை உண்மையிலே அந்த ஒரு விளையாட்டுல இந்த பசங்க எல்லாம் மிஸ் பண்ணிடுச்சுப்பா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சுப்பா இப்பல்லாம் பாவமா இருக்கு நமக்கே ஒரு மாறி சீ ஆமா இந்த மணல்ன்னு சொல்லும் போதுதான் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த மணல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சோண்டு மேடுகட்டி அதுல ஒரு குச்சியை மட்டும் உடைச்சு அந்த குச்சியை உள்ள புதைச்சு வைப்போம் ஆஹ் புதைச்சு வச்சு எங்க இருக்கு அந்த பேரு கூட மறந்து போச்சு அந்த விளையாட்டு பேரு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஒருத்தவங்க ஒரு இடத்தில வச்சு கையை மூடுவாங்க ஆஹ் கரெக்ட்டா அந்த இடத்தில தோண்டி பார்த்து குச்சியில நம்ம குச்சி இருந்து அவங்க வின்னு அந்த மாரி ஒரு விளையாட்டு மணல்ல விளையாடுவோம் நல்லா இருக்கும் அப்ப வந்து மணலும் நல்லா இருக்கும் நம்ம விளையாடுவோம்ன்னு தெரியும் இருந்தாலும் வீட்டுக்காரங்க திட்டுவாங்க திரும்ப மறுநாளும் போய் விளையாடுவோம் திட்டு வாங்கி விளையாடுறது அதுவும் ஒரு தனி சுகமா இருக்கும். ஆனா இப்ப வந்து மணலையும் கலரே வேற கலர வருது கருப்பு கலர்லதான் மணல் வருது அந்த மாரி மணல் எல்லாம் பார்த்ததே இல்ல நம்ப சின்ன பிள்ளைல்ல இப்ப இந்த மாதிரி மணல் வருது எங்க போய் விளையாடுங்கன்னு சொன்னா டஸ்ட்டா இருக்கும்மா ஆஹ் என் மேல தூசி ஆயிரும்மா அப்படின்னு சொல்லுது நம்ம எந்நேரமும் தூசி காடுலதான் கிடந்தோம் ஆமா நம்ம எல்லாம் விளையாண்டுட்டு வரும்போது அப்படியே புழுதியும் இதுவுமாதான் இருப்போம் அந்த மாதிரிதான் வருவோம் அதுவும் அந்த மண்ணுல விளையாடும்போது அது காலு கை டிரஸ் எல்லாம் ஆயிரும் ஆனா ஈவினிங் அந்த பிரெஷ்ஷா குளிச்சுட்டு விடுவாங்க ஆனா நம்ம மைன்ட் அந்த மணலைத் தேடித்தான் போகும் நீங்க சொல்ற மாரி எங்க ஏரியால ரெண்டு மூணு பேருலாம் அந்த முள்ளு மாதிரி எல்லாம் கூட வெட்டி போடுவாங்க பிள்ளைங்க வந்து விளையாண்டு மண்ணு சரியிறக்கூடாதுன்னு ஆனாலும் அதுக்குல்லாம் நம்மதான் பயப்படறாளா அதையும் எடுத்து போட்டு அத ஒரு

ஒரு கல்லை வந்து எடுத்து அப்படியே வ அந்த இப்படி நல்லா ட்ரெயின் மாதிரி பண்ணிப்பாங்க அதுக்குள்ள அப்படியே உள்ள வச்சுருவாங்க ஒருத்தவங்களை கண்ண மூட சொல்லிட்டு அப்புறம் ஒரு இடத்தில லாக் பண்ணிக்கணும் சோ கல்லா மண்ணா அப்படீன்னு கேப்பாங்க அப்புறம் தேட சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆஹ் சோ அந்த கேம் தான் அது உண்மையிலே நல்ல ஒரு சூப்பர் ஆன கேம்மு அப்புறம்

ஃபன் டு ஃபன் அந்த மாதிரி அப்புறம் பெரிய மால் எல்லாம் கூட இந்த கிட்ஸ் பிலே ஏரியான்னு தனியா வச்சிருக்காங்க அப்படித்தான் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. அப்படியே கூட்டிட்டு போனாலும் அந்த கேம் எல்லாம் வந்து நம் அவுங்க பிஸிக்கல்லா பெருசா எபக்ட் போற மாதிரி எதுவுமே இல்ல நம்மமெல்லாம் புல் எபக்ட் போட்டுதானே விளையாடுவோம். ஆமா அந்த மாதிரி எல்லாம் அந்த டைம்ல கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடும்போது கரண்ட் இல்லாத மோது இல்ல வீட்டுல எல்லாம் இருக்கும்போது கூட பெரியவங்க எல்லாம் கூட கூட சேர்ந்து விளையாடு விளையாடுவாங்க நம்ம கூட தெரியுமா அது ஒரு நல்லா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம இப்ப அதுங்க விளையாடுற விளையாட்டு போர் அடிக்குதோ இல்லையோ நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அங்க இங்க வெளியில போற விளையாட்டு இந்த செல்ல பார்க்கிறது செல்லவே எடுக்கக் கூடாது இதுக கூட நம்மளும் உட்கார்ந்தரத இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வேற படிக்கிறதிலேயே வேற போயிடுதுங்களப்பா அதனால இப்ப விளையாட்டு கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சு நிறைய விளையாட்டுக்கு போயி புதுப்புது விளையாட்டுகளா வந்திடுச்சு இப்ப TV எல்லாமே நிறைய இந்த விஜய் TV எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொக்ராம்ஸ் இந்த சன் TV எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டேஸ்ல இந்த நாடகத்துல வரவுங்களாம் கூட சில கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க பாருங்க அந்த பால்ல குதிச்சு விளையாடுறது பால்ல வெடிக்கிறது அஹ் இந்த அந்த என்னது ஒரு பௌல்க்குள்ள தூக்கிட்டு போய் கையை பால்ல மேல தொத்திக்கிட்டே போயிட்டு கீழே இருக்கிற பால்ல எடுத்து போடுறது. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இப்ப இப்ப அந்த மாதிரி எல்லாம் விளையாட முடியுமா சொல்லுங்க வீட்டுக்குள்ள நம்ம எல்லாம் போயிட்டு நிறைய பால்லாம் கொட்டிட்டு விளையாட முடியுமா எங்கேயாவது இடிச்சுக்காதுங்களா அதுக்குன்னு சில பிலே இருக்கிற இடத்துக்கு போகணும் ஆனா நம்ம விளையாடின விளையாட்டுதான் வேறப்பா வேற லெவல்ல பாருங்களேன் நம்ம விளையாட்டு எல்லாம் விளையாடவே முடியாது அந்த மாதிரி விளையாடணும் நம்ம ஆனா அந்த அக்கா சொன்னால குச்சியை வந்து

கிளறிட்டு குச்சி இருக்கான்னு பாப்போம் நாங்க கூட இந்த விளையாட்டு விளையாடி இருக்கோம் ஆனா அதுக்கு பேருதான் எதுவும் தெரியல அதை விளையாடுற விளையாட்டே கிடையாது அது விளையாடிருக்கோம் இந்த சொப்பு சாம்மானம் வச்சுக்கிட்டு இந்த மண்ணெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கல்லு தலைங்க இதெல்லாம் சமையல் பொருளு எங்களுக்கு அதுக்கப்புறம் வேற சாமி பொருளு ஒரு கல்லை வச்சு சாமின்றது எவ்வளவு விளையாட்டு விளையாடுனாங்க அதிலேயே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் விளையாடுவோம் அப்புறம் அப்ப வீட்டுல இருந்து தேடிக்கிட்டு எல்லாம் வருவாங்க எங்க இருந்து எங்கெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்குங்க பசங்க பக்கத்து தெருவுல இருந்து வருங்க. அப்படிலாம் விளையாடிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தால் அது மாதிரிலாம் இல்லாம போயிடுச்சு கிராமத்துலயுமே அந்த மாதிரி இப்ப யாரும் விளையாடுற மாதிரி தெரியலைப்பா எனக்கு ஒன்னும் பெருசா

சொல்லலாம்ல அது நாயின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் கண்ண திறந்து பார்க்கிறேன் நாய் வாயில கையை வச்சிருக்கேன் அலறி அடிச்சு ஓடி வந்தேன் அந்த ஒரு மெமரி இருக்கு எனக்கு கண்ணாமூச்சியில. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு இந்த இப்பயும் கூட பாருங்களேன் ஊர்ல எல்லாம் ஆஹ் பொங்கல் அது மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கேம்ஸ் கன்டக்ட் பண்ணுவாங்க இந்த லக்கி ரவுண்டுன்னு வைப்பாங்க அப்புறம் மாமன் மச்சான் கபடி போட்டி வைப்பாங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கான கபடி போட்டின்னு வேற தனியா வைப்பாங்க அதுல எல்லாம் பாக்கணுமே இந்த வயசானவங்க அம்மாங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு அப்பதான் ரியல் கேரக்டர் எல்லாம் பாக்க முடியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு உள்ள இருந்து ஒரு நீலாம்பரி வருவாங்க அந்த மாரி ஒரு கேரக்டர்லாம் பாக்க முடியும். அப்படி ஒரு இருந்தாலும் அப்படி ஒரு ஜாலியா இருக்கும் சும்மா பேசிப்பாங்க சண்டை போடுற மாரி பேசுவாங்க நம்ம கூட சண்டையான்னு பாப்போம் ஆனா சண்டையில ஒண்ணும் இல்ல சும்மா பேசிக்கிட்டு அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து பொரி கல்ல பறக்கிறது ஆஹ் பிஸ்கட் கவ்வறது முறுக்கு கவ்வறது அந்த மாதிரி போட்டியெல்லாம் வைப்பாங்க இப்ப எங்கயும் அதெல்லாம் சுத்தமா இல்லாமயே போயிருச்சு ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் க நம்ம சொல்லி தந்தோம்னா இல்ல கூட்டிட்டு போய் காமிச்சோம்னா அவங்களுக்கே ஒரு வித்தியாசமான பீலிங்கா இருக்கும் என்னடா இப்படி எல்லாம் கேம் விளையாடுறாங்க அப்படி சொல்லிட்டு அது மாதிரி நம்ம அப்ப எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளவு அனுபவிச்சோம் ஆஹ் அவ்வளவு என்ஜோய் பண்ணி பண்ணோம் இப்ப வந்து அப்படி இல்ல ஓரளவுக்கு எல்லாமே ஒரு இயந்திரமயமா பண்ற மாதிரியே இருக்கு அந்த என்ஜோய்மேன்ட்ங்கிறது வந்து சுத்தமா இல்லாத மாதிரியே இருக்கு. அப்ப வந்து நம்ம அந்த ஒரு தண்ணினால அத அனுபவிச்சு போய் அதுல விளையாடுவோம் அந்த மண்ணுனால அப்படிதான் அப்படி போய் ஆடுவோம் வெயில் கூட உரைக்காது அப்படி போய் விளையாண்டுட்டு இருப்போம் அந்த வெயில்ல இப்ப வந்து வெயில் அய்யோம்மா வெயில் அடிக்குதே அப்படிங்கற மாதிரி தண்ணின்னா வேணா வேணா சளி புடிச்சிரும் அப்படி எல்லாமே ஒரு ஆஹ் அனுபவம் இல்லாம ஒரு இதுவாவே இருக்கு ஆமாக்கா அது உண்மைதான் நம்ம எல்லாம் இப்ப இயற்கையோட இயற்கையாவே விளையாடுவோம் நம்பலாம் உடம்புக்கு ஒண்ணும் வராது ஏன்னா நம்ம மைன்ட் எல்லாம் மறுநாள் எந்திரிக்கணும் விளையாட போகணும் மறுநாள் எந்திரிக்கணும் விளையாட போகணும் அப்படியேதான் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் இருந்தது அதனால ஒண்ணும் பிரச்சனையே தெரிஞ்சது இல்லை நீங்க சொன்ன மாதிரி இந்த பொங்கல்ல எல்லாம் உட்கார்ந்து சாக்கு எல்லாம் வச்சுட்டு அந்த சாக்கு ஓட்டை போட்டி அப்படீன்னு வைப்பாங்க அது மாதிரியான நீங்க கபடி அந்த கயறு இழுக்கிறது அதுல எல்லாம் சொன்ன மாதிரி எங்கிட்டு இருந்து தான் அவ்ளோ எனர்ஜி வந்துச்சு இவங்களுக்குள்ளயே இவ்வளவு ஒரு பிரே ஆஹ் அப்படிங்கிறது எல்லாம் அன்னைக்குதான் வெளியே வரும் அப்புறம் இப்ப எல்லாம் சில பொங்கல் அந்த சில ஊர் பொங்கல்ல எல்லாம் புதுசா ஒரு கேம் ஆரம்பிச்சிருக்காங்க அக்கா அது எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் பக்கத்துல ரொம்ப வருஷமாவே அத பால்லோவ் பண்றாங்க அதான் ஹஸ்பண்ட் வந்து வய்ப்ப ஆஹ் தூக்கிட்டு ஓடணும் அந்த கேம் வந்து ஓடி யார் அவங்க பிரஸ்ட் போறாங்க கீழே போடாம ஓடணும் அப்புறம் வய்ப் ஹஸ்பண்ட்ட தூக்கறது இந்த மாதிரி எல்லாம் கூட பெரியவங்களுக்கும் ஃபன் ஆஹ் இந்த மாதிரி கேம் எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் நடக்குது நீங்க சும்மா எனக்கு இன்னொரு கேம் நியாபகம் வந்தது பாட்டில்லில் நீர் நிரப்புதல்ன்னு சொல்லிட்டு அந்த பழைய அந்த கலர் பாட்டில் இருக்கும் அத வச்சிட்டு இந்தப் பக்கம் ஒரு டப்ல தண்ணி வைப்பாங்க கையில எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் ஊத்தணும் யார் வந்து பிரஸ்ட் நப்பறாங்க அப்படின்னு பாப்பாங்க இந்த மாரி கேம் எல்லாம் கூட நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கலாம் தண்ணியை வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டில் மாரி வச்சுட்டோம்ன்னு வையுங்களேன் சென்டர்ல இந்த மாரி நோப்புங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நம்மதான் பாதி நேரம் தண்ணிய உழப்பாத மண்ணை குழப்பாதன்னு சொல்லியும் பண்ணிறோம் சில நேரத்துக்கான விளையாடுன உடனே இந்தமாறிலாம் கத்துக்கிட்டுதான ஆகணும் அதே மாதிரி நமக்கெல்லாம் டாய்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் வாங்குற செலவே இருக்காது நமக்கு வெறும் நல்லா மனசு நிறைய விளையாண்டுட்டு வருவோம் இப்ப என்னதான் அவ்ளோ டாய்ஸ் வாங்கி போட்டாலுமே அந்த ஹப்பின்ஸ் இருக்கிறதே இல்ல ஆமாக்கா அது அதுவேனா உண்மைதான் எவ்வளவு டாய்ஸ் இருந்தாலுமே விளையாட்டுப் பொருள் இல்லைன்னுதான் சொல்லிட்டு திரும்பத் திரும்ப எங்கேயாவது கூட்டிட்டுப் போனா அத வாங்கிக் குடுங்க விளையாடணும் இத வாங்கிக் குடு விளையாடணும்ன்னு சொல்லுங்க டாய்ஸ் இருந்தாதான் விளையாட்டா டாய்ஸ் இல்லைன்னா எவ்வளவு விளையாட்டு இருக்குது சொல்லுங்க இந்தா எவ்வளவு கோடுகிச்சு விளையாட்டு விளையாட்டுலாம் இருக்குது ஏ பி சி டி விளையாட்டுலாம் எங்கயும் பால்லோவ் பண்ணுங்க எதுவுமே பால்லோவ் பண்ண மாட்டிங்குதுங்கக்கா நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க இதோ வந்துடுறேன் நான் ஒகேங்களா ஆஹ் போயிட்டு வாங்க அக்கா போயிட்டு வாங்க அப்புறம் நீங்க இந்த ஊர் சைடு சொல்றீங்கல்ல அந்த மாதிரி எனக்கு இந்த லெமன் ஸ்பூன்னு அது பெரியவங்களும் விளையாடுவாங்க சின்னப் பிள்ளைகளும் விளையாடுவாங்க கரெக்ட்டா வேணுனேம்மு தெரியாத மாதிரி அந்த ஸ்பூன் கொஞ்சம் பெருசா எடுத்துப்பாங்க நல்லா குழி உள்ள ஸ்பூன் ஆஹ் கூட எடுத்துப்பாங்க அப்படி எல்லாம் விளையாடுவாங்க அப்புறம் இந்த ஸ்லொவ் சைக்கிள் ரேஸ் யாரு ஸ்லொவ்வ சைக்கிள் மெதிச்சுட்டு வராங்களோ அவங்கதான் வின்னு அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க அந்த மாதிரி எவ்வளவோ விளையாட்டு இருக்கு ஆனா இப்ப வந்து இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டு எல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது நம்மதான் சொல்லித் தரணும் அதுங்களுக்குலாம் கண்டிப்பா சொல்லி கொடுத்தோம்னு வையுங்களேன் அதுக்கப்புறம் அவங்க விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா அவங்களை விடவே நல்ல பிரில்லியண்ட் ஆதான் இருக்குங்க ஆனா அதான் அவங்களுக்கு நம்ம காட்டுற வழிதான் தப்பா இருக்கு மித்தபடி வேற ஒண்ணும் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி அந்த லெமன் ஸ்பூன் அது மாதிரி அதுல மாதிரி ஊசியில் நூ நூல் கோர்த்தல் அதெல்லாம் அவ்வளவு டப் தான் உண்மையிலேயே அந்த ஊசியை அப்படி வச்சு டக்குன்னு உள்ளே குத்திட்டு போகணும். அந்த ஒரு நம்மளுக்கு அந்த படத் பதட்டத்திலே நமக்கு ஒரு நூல் கோக்க சும்மா வீட்டுல உட்கார்ந்து கோர்க்கனாலே முடியாது ஆனா அந்த இடத்துல அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் எவ்வளவு டேலேண்ட் ஆக்ச்சுவலா அவங்களுக்கு எல்லாம் இருந்திருக்குல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுலயும் ஜெயிச்சு வந்திருக்காங்கங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். அப்புறம் இப்ப இருக்க ஜெனெரேஷன் கேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுமே அதான் நினைக்கிறோம் அஹ் கேம்ஸ் எல்லாமே கேம் ஆஹ் யோசிக்க மாட்றாங்க அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கறோம் அப்படிங்கறதுதான் யோசிக்கிறாங்க நம்மளும் அப்போ விளையாண்டோம் அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது வந்து நட்புங்கிறதை நம்ம அப்படியே கத்துக்கிட்டோம் அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம் ஏன்னா அப்போ எல்லாம் ஷேர் பண்றது மெய்னா கத்துக்கிட்டோம் நிறைய கத்துக்கிட்டோம். ஏன்னா அப்பளம் ஒருத்தவங்க கிட்ட தான் ஸ்கிப்பிங் அதெல்லாம் ஒருத்தவங்க கிட்ட தான் இருக்கும் ஸ்கிப்பிங் ஆஹ் இருக்கட்டும் சைக்கிளா இருக்கட்டும் அந்த குட்டிசைக்கிள் அதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க வீட்டுல தான் இருக்கும் ஆனா அந்த ஒரு ஸ்கிப்பிங்லயே வந்துட்டு அந்த வீட்டுக்காரன் அந்த பொண்ணும் விளையாடும் விளையாண்ட்டு முடிச்ச உடனே ஒரு கவ்ன்ட் வச்சிருக்கும் அதுல அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அடுத்த நம்ப கொடுப்பாங்க அப்படியே அந்த சைக்கிள் அந்த ஒரு ஸ்கிப்பிங் வச்சு நம்ம அப்படியே எல்லாருமே விளையாடுவோம் ஒரு அஞ்சு ஆறு பேர் விளையாடுவோம் அந்த ஷேரிங்க இருந்தது அந்த பொண்ணுக்கு அப்போ வந்து அந்த போட்டியில இருக்கா ஐயோ நம்ப ஸ்கிப்பிங் ஏன் அவங்க விளையாடனும் அப்படி அந்த தாட்லாம் இருக்கவே இருக்காது ஷேர் பண்ணி விளையாடுவோம் ஆனா இப்ப இருக்கறவங்க ஆனா டாய்ஸ்ல இருந்து அந்த குழந்தைங்கதான் லேர்ன் பண்ணணும் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஷேருங்கிற ஒரு இதே தாட்டே போயிடுது பிளானிங்ன்னா என்ன இந்த மாதிரி ஏதாவது பில்ட் பண்ணது அந்த மாதிரி கேம்ஸ்மே பாருங்களேன் டாய்ஸ்மே அந்த மாதிரிதான் வருது ஒரு ஃபன்னா ஆஹ் விளையாட்டை விளையாட்டா மூவ் பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது ஏதாவது லேர்ன் பண்ணணும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சு நினைச்சு அந்த ஏஜ்ல என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அத சொல்லிக் கொடுக்காமலே போயிரும். அப்பறம் எங்குட்டு அவங்களுக்கு பெரியவங்களான ஓ மத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும் போல அப்படிங்கிற அந்த தாட்டே வந்து வர்றதே கிடையாது. நமக்குலாம் அப்பையில இருந்தே சொன்னதுனாலதான் நமக்கு எதுவுமே பெருசாவே தெரியலே ஓ குடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயமாவே இல்ல.

அத வச்சு அந்த பொண்ணுக்குமே எல்லாருக்குமே நாங்க தான் எங்க எல்லாருமே ஒரே ஏஜ் தான் மோஸ்ட்லி இல்லைன்னா ஒன்னு இயர் டூ இயர் அப்படி டிஃபரென்ட்லதான் இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாருமே அந்த குட்டியா இருக்கிறவங்களையும் கேர் பண்ணிட்டு அந்த சைக்கிள் ஓட வந்து கத்துப்போம் கீழே விழாம பிடிச்சுக்குவாங்க ஆஹ் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே நாங்களேதான் அந்த அடிபட்டு நாங்களே அடிபட்டு நாங்களே கத்துக்கிட்டதுதான் அந்த மாதிரிதான் இருக்கும் சோ அதுல இருந்து நமக்கு தெரியும் அடி விழுந்தா கூட நம்ம கத்துக்கலாம்ங்கிறது பட் இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி கேம்ஸ் ஆஹ் போய் போய் இதிலிருந்து ஒண்ணும் தெரியறது இல்ல அதுதான் நான் அத பீல் பண்றேன். ஆமாங்க அக்கா எனக்கும் அந்த எக்ஸ்பிரியென்ஸ் இருக்கு அதாவது கீழே சைக்கிளே இருக்காது வீட்டுல ஆஹ் நான் வந்து ஹௌர் சைக்கிள் எடுத்து ஓட்டுவேன்

பக்கத்துல இருக்க பிள்ளைகள ஏன்னா அவங்களுக்கும் சைக்கிள் இல்லையா அப்ப இந்த சைக்கிள் தான் வந்து எடுக்கறோம் நான் ஒருத்தி எடுத்த பக்கத்துல இருக்க பிள்ளைகள் எல்லாம் வந்து கேட்குங்க சரின்னு எல்லாரும் ஷேர் பண்ணி ஆளுக்கு கொஞ்ச நேரம் ஆளுக்கு கொஞ்ச நேரம் ஓட்டி கீழே விழுந்து மேல விழுந்து அப்படிதான் கத்துப்போம்.

கீழே விழுந்த அந்த வலிய வந்து எக்ஸ்பிரியென்ஸ் பண்ணாதானே அத தாங்கிக்க முடியும் அடுத்து ஏதாவது ஒரு வலி வந்தாலும் அத தாங்கிக்க முடியும் இப்பெல்லாம் அந்த தாங்கிக்கிற பக்குவமே இல்ல லைட் ஆஹ் வலிச்சாலும் வலிக்குதுமா வலிக்குதும்மான்னு சோர்ந்து போய் படுத்துருதுக மருந்து போடுங்குதுக மாத்திரை போடுங்குதுக ஊசியை போடுங்குதுக அந்த வலி சின்ன வலியை கூட தாங்கிக்க முடியலை அப்பெல்லாம் நம்ம பார்த்தோம்ன்னா அப்படி போய் விளையாடுவோம் எங்கிட்டாவது போய் விழுந்து வருவோம் முட்டிக்கிட்டு வருவோம் அந்த அந்த பயங்கிறதே வந்து இருக்காது இப்போ தொட்ட விஷயத்துக்கெல்லாம் பயம் பயம் ஏதாவது ஒரு கேம் விளையாடுனா நான் வெளிய போய் சேப்பா ஆஹ் விளையாடுற மாதிரிதான் விளையாடணும் வெளிய போயிலாம் விளையாடக்கூடாது விளையா விளையாண்டா கீழ விழுந்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த போன்லயே விளையாடுதுக ஆஹ் எவ்வளவோ கேம் இருக்கு வெளிய விளையாடுறதுக்கு பிள்ளைகளும் வர்றதுக்கு ரெடியாதான் இருக்குங்க இந்த ஒரு பிள்ளை கொஞ்சம் சொதப்பவும் இன்னொரு பிள்ளையும் அப்ப நானும் வரல நானும் வரல அப்படியே கட் பண்ணிடுதுங்க அது மாதிரி இந்த தாயம் விளையாடுறது அது மாதிரி இந்த ஊசியை நூலுக்கு கோத்தல் சொன்னீங்கல்ல அதெல்லாம் ஒரு நல்ல மைன்ட் கேம் மாதிரி அப்பயே வந்து இந்த பெரியவங்க எல்லாம் எதுக்கு இத கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளோட மெமரிக்காகதான். ஊசியை நூல் கோக்கும்போது கண்ணோட ஷார்ப்னஸ் வந்து அதிகமாகுமாம் ஏன்னா இந்த குட்டியோண்டா இருக்கா ஊசி அந்த குட்டி ஓட்டைக்குள்ள நூலு அது எப்படி அந்த பிள்ளை பெரியவங்களுக்கு மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க ரொம்ப பெரியவங்களுக்கெல்லாம்

உன்னிப்பா கவனிச்சு கோர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளோட கண்ணோட ஷார்ப்னஸ் வந்து அதிகமாகும் அதுக்காகதான் அதனாலதான் அந்த காலத்துலலாம் வந்து நீ எவ்வளவு பேரு கண்ணாடி போடாம யாருமே கண்ணாடி போட மாட்டாங்க யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ரர் கேஸ்தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க இப்ப பார்த்தா நம்ம சின்ன பிள்ளையை கூட கண்ணாடி போட்டிருக்காங்க இந்த போன்லயே கேம்ஸ் விளையாடி விளையாடி போன்ன அதுவும் பவர புல்லா பக்கத்துல வச்சுட்டு கண்ணுக்கு பக்கத்துல வச்சுட்டுபாக்குறது இதனாலதான் கண்ணு பவரே கெட்டு போயிடுது அது மாதிரி நிறைய மைன்ட் கேம்ஸ் எல்லாம் கூட இருந்தது அப்பவே இப்ப நம்ம வந்து மெமரி பவர்க்காக அந்த கிளாஸ் போ இந்த கிளாஸ் போங்கிறோம் அதெல்லாம் தேவையே இல்ல அப்பயே வந்து எவ்வளவோ மெமரி இந்த சில பொருளை வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க ஒளிச்சு வச்சிட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம கண்ணை மூடுறாங்க சொல்றீங்க கண்ணை மூடிட்டு நம்ம போன பாதையை வந்து நம்ம எவ்வளவு மைன்ட்ல வச்சிருக்கோம் அப்படி சொல்லி அது ஒரு மெமரி கேம்தான் ஆஹ் கரெக்ட்டா அந்த பாதையில போய் நம்ம அந்த கண்ணை மூடிட்டு நடந்து போறதை வச்சே நம்ம கணிச்சிருக்கணும் எங்க எந்த பக்கம் போகணும் நம்ம நடந்த பாதை எப்படி இருந்தது அப்படி சொல்லி கணிச்சிருப்போம். அப்படி போய் கண்டு பிடிப்போம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு நல்ல மெமரி அப்பல்லாம் வந்து காசு இருந்ததா பணம் இருந்ததா நம்ம வேற எதோ கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரி போனோமா எதுவும் கிடையாது நம்மளாதான் தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு கத்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நீச்சல் கிளாஸ் அப்பெல்லாம் புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க உள்ள ரெண்டு பேர் மூணு பேர் நின்னுப்பாங்க பிடிச்சு கம்மாயிலயாவது இல்ல குளத்திலயாவது தள்ளி விட்டுருவாங்க நம்ம போராடுவோம் பாத்தீங்களா அப்படியேதாங்க சொல்லித் தருவாங்க இல்லன்னா கையில படுக்க வச்சு அப்படி சொல்லித் தருவாங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம் பிள்ளைகள் ஸ்விம்மிங் கிளாஸ் போங்க அப்படி சொல்லி ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்பிவிடுறோம் சைக்கிள் ஓட்ட பழகுறதுக்கே சைக்ளிங் கிளாஸ் போங்கன்னு சொல்லி அதுக்கு வேற அனுப்பிச்சு விடுறோம்

இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த வெளிய வந்து இந்த பிள்ளையை விளையாண்டா அவங்களோட உடம்புக்குதான் நல்லது ஆஹ் அந்த காலத்து ஆளுங்க எல்லாம் பாருங்களேன் இப்பயும் நல்லா எவ்வளவு ஸ்ட்ரோங்கா ஒரு அடி வச்சாங்கன்னா நம்மளால தாங்கவே முடியாது அவ்வளவு ஸ்ட்ரோங்கா இருக்காங்க இப்போ நம்ம அடி வாங்கிப் பாருங்களேன் அவ்வளவு ஒரு வலி வலிக்குது அவங்ககிட்ட நம்ம பிள்ளையை சும்மா கையை பிடிச்சாலே வலிக்குதும்மான்னு கத்துதுங்க அப்ப இது எவ்வளவு வீக்கா இருக்குங்க இந்த வெளியே ஓடி ஆடி விளையாண்டாதானே கொஞ்சம் அந்த உடம்பு இறுகும் ஸ்ட்ரோங் ஆகும் மைன்ட்ம் ஸ்ட்ரோங் ஆகும் வெளியே விளையாடும்போது வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு அதுகளை நம்ம அடைச்சு வைக்கலை இருந்தாலும் அதுகளே அதுகள வந்து இது பண்ணிக்குதுங்க வெளிய போகக் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது மைன்ட்ம் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஆமா அது எல்லாமே கரெக்ட்ட்தான்க்கா இப்போ வந்து லைப் அப்படியே லைட் ஆஹ் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் எந்த புது ரிஸ்க் ஓ புது கேம் இதுவோ கத்துக்கணும்ங்கிறது இருக்க மாட்டேங்குது அதான் லைட் ஆஹ் கொண்டு போகனும் சேப்பா இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து குழந்தைங்க மனசுலயுமே அப்படியே வந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாம் பாருங்க ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம் பட் நம்ம எல்லாம் அந்த தாட்லேயே இருந்திருந்தா இன்னைக்கு இங்க வந்து சர்வே பண்ண முடியுமா முடிஞ்சிருக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒண்ணும் அப்பா அம்மா கைக்குள்ளேயே எல்லாம் இருக்கல நம்ம நம்மளாவே வளர்ந்தோம் நம்மளாவேதான் எல்லாம் கத்துக்கிட்டோம் அந்த மாதிரி அவங்களோட மேற்பார்வை இருக்கும் பட் அவங்க கைக்குள்ளேயே நம்ம இருக்கலை ரெண்டுக்குமே டிஃபரென்ட் இருக்கு. ஆனா இப்போ இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இது புரிய மாட்டேங்குது எத வந்து நம்ப வந்து மேற்பார்வை பாக்கணும் பட் அவங்களை நமக்குள்ளேயே வச்சுக்க கூடாதுங்கிறது அந்த ரெண்டு டிஃபரென்ட்டுமே பரெண்ட்ஸ் ஆன யாருக்கும் அது புரியவும் மாட்டேங்குது. அது சில நேரங்கள்ல கொஞ்சம் பல பிரச்சனைகளும் இருக்கறதுனால அப்படி விடவும் முடிய மாட்டேங்குது தைரியமா அப்படி விடவும் முடிய மாட்டேங்குது அதனால அப்படி இருக்கலாம். அப்புறம் எனக்கு இன்னொரு கேம் வந்தது நீங்க மைன்ட்ல நீங்க சொல்லும் போது அந்த மெமரி கேம்ன்னு இந்த வரிசையா ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க இவங்க ஒரு பூக்கள் பேரு அவங்க ஒரு பழங்கள் பேரு வச்சுட்டு கண்ணை மூடிட்டு மல்லிகை பூ மல்லிகை பூ மெல்ல மெல்ல வந்து கிள்ளிப்போன்னு சொல்லுவாங்க அவுங்க வந்து அப்படியே லைட்டா கிள்ளிட்டு போன உடனே யாரு இப்ப உன்னை கிள்ளிட்டு போனா கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அத எப்படி கெஸ் பண்ணி அத எப்படி ஒரு வேல அது எந்த பக்கம் இருந்து அவங்க நடந்து வராங்க அந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்களா அது என்னன்னே தெரியாது ஆனா நான் நா விளையாடும்போது நான் அப்படித்தான் நோட் பண்ணுவேன் ஓ எந்த பக்கம் அந்த சவுண்ட் எந்திரிக்கிற சவுண்ட் அந்த காலடி சத்தம் சவுண்ட் கேக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நோட் பண்ணி அத கரெக்ட்டா நம்ம சொல்லுவோம். அப்புறம் ராஜா ராணி கேம் விளையாடுவோம் பாருங்க திருடன் போலீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேம் எல்லாம் நல்லா உட்கார்ந்து பண்ணி அது எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே உட்கார்ந்து வந்து இங்க ஒரு ஆளு அந்த மாதிரி விளையாடுவாங்க அப்புறம் ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுவோம் இதெல்லாம் நல்லா உட்கார்ந்து விளையாடக்கூடிய கேம் தான் ஆனா அதான் மே பீ இப்போல்லாம் மோஸ்ட்லி சிங்கள் சைல்ட்டா இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியல நான் எங்க அண்ணன் வீட்டுல இருந்தா கூட எதாவது விளையாண்டுக்கிட்டேதான் இருப்போம் ஒரு ஆள் போய் ஒளிஞ்சுக்கிறது கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி நமக்கு அந்த TV வீட்டுல இருந்தாக்கூட TV பக்கம் மைண்ட் போகவே போகாது ஏ எதாவது விளையாடணும் விளையாடணும்ன்னுதான் தோணும் ஒரு சீட் கட்டு வச்சிட்டு விளையாடறதோ இல்லைன்னா மெயின்னா அண்ணனும் நானும் வந்தால் ஓடிப்பிடிச்சு விளையாடுவோம் மோஸ்ட்லி ப்ரெண்ட்ஸ் சோட இருக்கும் அந்த நைட் படுக்குற அந்த கொஞ்ச நேரம் அந்த வீட்டுக்குள்ள தூக்கி போட்டா கூட விளையாண்டுகிட்டேதான் இருப்போம்.

ஒரு காலனில அப்படித்தானாம்மா அஹ் வந்துட்டு வீக்லி வீக்லி வந்து ஒரு நாலு பேர் வந்து அங்க இருக்கிற குழந்தைகளை எல்லாம் வந்து ஒரு தெருவே குழந்தைங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு அந்த தெருவுல இருக்கிற இடத்தை யூஸ் பண்ணி நம்ப அந்த காலத்து விளையாட்டை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி ஒரு டீம் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு அகாடமி மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு இந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு பே பண்ற மாதிரி ஆஹ் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைங்க வீக்லி வீகே எண்டுக்கு பரவாயில்லை நல்லா சேப்டியா நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி விளையாடுதுன்னு ப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு மைன்ட் ரிலாக்ஸா இருப்பாங்க இல்லையா அந்த பிள்ளைகளுக்குமே வந்து அதான் அந்த TV போன்ல இருந்து ரெஸ்ட் அவங்க பாட்டுக்கு போய் ஜாலியா விளையாண்டுட்டு வரலாம் சோ அதனாலதான் வந்து அந்த இது நியூஸ் பார்த்தேன்னா அப்பதான் எனக்கு யோசனை வந்தது நமக்கே அவ்வளவு விளையாட்டுக்கள் தெரியுமே நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக் கூடாது கண்டிப்பா சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைங்க பிடிச்சுப்பாங்க ஆனா சிங்கள் சைல்ட்டா இருக்கிறதுனால நம்ம அக்கம் பக்கத்துல எல்லாம் ஏன் கேட்கக் கூடாது அவங்க அக்காங்க இருக்காங்களே கேட்டுப் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டுத்தான் சரி கேப்போம்னு வந்தேன் ஆனா கரெக்ட்டா நீங்க ஒகே சொல்லுவீங்க எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம காம்பௌண்ட்குள்ளதானே சொல்லித்தறோம் சேப்டிய்யும் கூட அதான் பிரச்சனை இல்லை ஆஹ் நீங்க அனுப்பி விடுங்க நான் போய் அவன் கார்த்திகேயன் வர சொல்றேன் ஆஹ் இங்க நிக்க வைங்க ஒகேவா வெயிலும் இல்லைல்ல அவ்வளவா விளையாடட்டும் கொஞ்ச நேரம் ஆஹ் சொல்லிக் கொடுத்துட்டு நான் போறேன்க்கா நீங்க அப்பப்போ முடிஞ்சா நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க அந்த கேட் ஆஹ் மட்டும் மூடிடுவோம் நீங்களும் பிரீயா இருக்கும்போது ஒரு எட்டு பார்த்துக்கோங்க நானும் பார்த்துக்கறேன் அது என்னமோ நடக்காது அப்படியே பயந்துட்டே இருந்துதா இப்படி இருக்கும் சரி அக்கா வள்ளி அக்கா உங்களுக்கு ஒகேதானே அஹ் ஒகேதான்ப்பா இந்த போய் பத்தி விடுறேன் அவன போன்ன புடிங்கிட்டு போய் விளையாடுறான்னு பத்தி விடுறேன் அனுப்பிச்சு விடுங்க இந்தா போறேன்